யூசிங் சேஜ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
டுடோரியலின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது
சேஜ் ஐ எதெற்கெல்லாம் பயன்படுத்த முடியும் என கற்றல்
சேஜ் இல் கால்குலஸ் க்கு பயன்படும் பங்ஷன்ஸ் ஐ அறிதல்
சேஜ் ஐ பயன்படுத்தி கிராப் தியோரி மற்றும் நம்பர் தியோரி ஐ அறிதல்
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் சேஜ் டுடோரியலை முடித்திருக்க பரிந்துரைக்கிறோம்
கால்குலஸ் உடன் ஆரம்பிக்கலாம்
லிமிட்ஸ் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் மற்றும் டேலர் பாலினோமியல் ஆகியவற்றை காண்போம்
சேஜ் நோட்புக் இயங்குகிறது
இல்லையெனில் சேஜ் -notebook கமாண்ட் ஆல் துவக்கவும்
டைப் செய்க சேஜ் மற்றும் நோட்புக் எனவும் குறிப்பிடவும்
பங்ஷன் எக்ஸ் இன்டோ sin1எக்ஸ் அட் x0 இன் லிமிட் ஐ காண நாம் typeசெய்வது limxsin1எக்ஸ்x0 லிமிட் 0 என எதிர்பார்த்தபடி கிடைக்கிறது
ஒரு திசையிலிருந்து ஒரு பாயிண்ட் ஐ லிமிட் செய்யவும் இயலும்
உதாரணமாக நாம் 1எக்ஸ் அட் x0 இன் லிமிட் ஐ பொசிட்டிவ் சைட் இலிருந்து அணுகி காணலாம்
லிம் ஒஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் 1எக்ஸ் எக்ஸ்0 dirரைட் நெகேட்டிவ் சைட் இலிருந்து அணுகி காண typeசெய்வது லிம் வித்தின் பிராக்கெட்ஸ் 1xx0dirலெஃப்ட் சேஜ் ஐ பயன்படுத்தி டிஃபரன்ஷியேஷன் ஐ செய்யலாம்
எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ப் ஒஃப் பை எக்ஸ் இன் டிஃபரன்ஷியல் ஐ எக்ஸ் ஐ பொருத்த வரை என்னவென்று காண்போம்
இதற்கு முதலில் எக்ஸ்பிரஷன் ஐ டிஃபைன் செய்து பின் டிஃப் பங்ஷன் ஐ பயன்படுத்தி டிஃபரன்ஷியல் ஒஃப் தே எக்ஸ்பிரஷன் ஐ பெற வேண்டும்
டைப் செய்யலாம் varஎக்ஸ் fexp ஒஃப் x மற்றும் பின் மூன்றாவது லைன் இல் difffஎக்ஸ் variableகளில் ஒன்றுக்கு கூட பார்ட்டியல் டிஃபரன்ஷியேஷன் ஒஃப் ஆன் எக்ஸ்பிரஷன் ஐ பெறலாம்
எக்ஸ் மற்றும் ய் க்கு எக்ஸ்பிரஷன் expஎக்ஸ் ஐ டிஃபரன்ஷியேட் செய்யலாம்
அது எக்ஸ் மற்றும் ய் க்கு தொடர்பாக
டைப் செய்யலாம் varஎக்ஸ் ய் இரண்டாவது லைன் இல் டைப் செய்க fexpby எக்ஸ் பின் டைப் செய்க difffஎக்ஸ் பின் அடுத்த லைன் டைப் செய்க difffய் இப்படியாக நாம் பார்ட்டியல் டிஃபரன்ஷியல் சொல்யூஷன் ஐ பெறுகிறோம்
இப்போது இன்டகிரேஷன் ஐ பார்க்கலாம்
நாம் டிஃபரன்ஷியேஷன் இல் கணக்கிட்டு பெற்ற எக்ஸ்பிரஷன் ஐ பயன்படுத்துவோம்
diffப் ய் நமக்கு பின் வரும் எக்ஸ்பிரஷன் ஐ கொடுத்தது e சரத் sin எக்ஸ் ஸ்க்வேர்ட் ய் இன்டோ கோஸ் பை எக்ஸ்
பயன்படுத்திய இன்டகிரேட் கமாண்ட் இன்டெக்ரல் ஒஃப் ஆன் எக்ஸ்பிரஷன் அல்லது பங்ஷன் ஐ தரும்
டைப் செய்க integrateeஇன்டோ cos எக்ஸ் ஸ்க்வேர்ட் ய்by xy காணும்படி நமக்கு சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறது
மைனஸ் சிக்ன் உள்ளே இருந்தாலோ அல்லது வெளியே இருந்தாலோ சின் பங்ஷன் அதிகம் மாறுவதில்லை
இப்போது லிமிட்ஸ் 0 மற்றும் பி2 க்கு நடுவில் இன்டெக்ரல் இன் வால்யூ ஐ கண்டுபிடிக்கலாம்
டைப் செய்யலாம் integralஎ இன்டோ கோஸ் பை xy0பி2 நமக்கு டெஃபினைட் இன்டகிரேஷன் க்கு சொல்யூஷன் கிடைத்துவிட்டது
இப்போது சேஜ் ஐ பயன்படுத்தி எக்ஸ்பிரஷன் னின் டேலர் எக்ஸ்பான்ஷன் ஐ காண்பதை பார்ப்போம்
எக்ஸ் 1 ரெய்ஸ்ட் டோ ந் உப் டோ டிக்ரி 4 அபாட் 0 இன் டேலர் எக்ஸ்பான்ஷன் ஐ பெறலாம்
அதற்கு டைப் செய்க வர் ஒஃப் எக்ஸ் ந் பின் டைப் செய்க டேலர் வித்தின் bracketsஎக்ஸ்1 ரெய்ஸ்ட் டோ nx04 பங்ஷன் taylor பங்ஷன் ஐ பயன்படுத்தி சுலபமாக டேலர் எக்ஸ்பான்ஷன் ஐ பெறலாம்
இத்துடன் கால்குலஸ் க்கு சேஜ் பீச்சர்ஸ் நிறைவடைகிறது
மேலும் கற்க சேஜ் விக்கி இல் கால்குலஸ் quick ரெஃப் ஐ காணுங்கள்
அடுத்து மேட்ரிக்ஸ் அல்ஜெப்ரா க்கு போகலாம்
நாம் அதை ஒரு எக்வேஷன் ஐ தீர்ப்பதுடன் ஆரம்பிக்கலாம்
ஏஎக்ஸ் வி வேர் ஆ இஸ் தே மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் வித்தின் brackets12 காமா 34 மற்றும் வி இஸ் தே வெக்டர் வெக்டர் வித்தின் brackets12
ஏஎக்ஸ் வி எக்வேஷன் ஐ தீர்க்க நாம் எழுதலாம்
Amatrix ஒஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் 12 காமா 34 பின் வி இஸ் எக்குவல் டோ vector12 பின் xA டாட் சால்வ் அண்டர்ஸ்கோர் ரைட் பின் டைப் செய்க பின் டைப் செய்க எக்ஸ் க்ஸா வி எக்வேஷன் ஐ தீர்க்க நாம் எழுதுவது
xA டாட் சால்வ் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் பின் டைப் செய்க எக்ஸ் இடதும் மற்றும் வலதும் இங்கே ஆ இன் எக்ஸ் ஐ பொறுத்த வரை பொசிஷன் ஐ குறிக்கின்றன
இப்போது சேஜ் இல் கிராப் தியோரி ஐ காணலாம்
சேஜ் இல் கிடைக்ககூடிய கிராப்ஸ் மற்றும் சில கிராப் பேமிலீஸ் ஐ உருவாக்குவதை காணலாம்
ஆர்பிட்ரரி கிராப் ஐ டிஃபைன் செய்ய எளிய வழி டிக்ஷனரி ஒஃப் லிஸ்ட்ஸ் ஐ பயன்படுத்துவது
எளிய கிராப் ஐ Graph பங்ஷன் ஐ பயன்படுத்தி உருவாக்கலாம்
GGraph0123 24 பின் shift enter ஐ அழுத்துங்கள்
கிராப் ஐ காண நாம் எழுதலாம்
Gshow அதே போல டைகிராப் பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு டைரக்டட் கிராப் ஐ உருவாக்கலாம்
டைப் செய்க GDiGraph0 கோலோன் 1232 கோலோன்4 பின் shift enter ஐ அழுத்துங்கள்
சேஜ் தரும் ஏராளமான கிராப் பேமிலீஸ் ஐ காண typeசெய்க கிராப்
5 வெர்ட்டிஸ் உடன் காம்ப்ளீட் கிராப் ஐ பெற்று அதை காட்டலாம்
டைப் செய்க தேரே Ggraphs டாட் காம்ப்ளிட்டிகிராப் பின் டைப் செய்க ஜி டாட் show சேஜ் நம்பர் தியோரி மற்றும் காம்பினேட்டரிக்ஸ் க்கு மற்ற பங்ஷன் களை தருகிறது
அவற்றில் சிலதை காண்போம்
prime range 100 முதல் 200 வரை உள்ள பிரைம்ஸ் களை தரக்கூடும்
டைப் செய்க prime range வித்தின் பிராக்கெட்ஸ் 100200
is prime 1999 பிரைம் நம்பர் ஆ இல்லையா என சோதிக்கிறது
அதற்கு டைப் செய்க if prime ஒஃப்
மற்றும் shift enter ஐ அழுத்துக
ஆன்ஸ்வெர் கிடைக்கிறது
பாக்டர் தருவது 2001 இன் பேக்டரைஸ்ட் பார்ம் அதை காண டைப் செய்க பாக்டர் மற்றும் shift enter ஐ அழுத்துக
ஆட்புட் இல் வால்யூ ஐ காணலாம்
Permutations தருவது பெர்முடேஷன்ஸ் ஒஃப் 1 2 3 4 அதற்கு டைப் செய்க CPermutations1234 மற்றும் அடுத்து டைப் செய்க Clist மற்றும் Combinations எல்லா காம்பினேஷன்ஸ் ஒஃப் 1 2 3 4 ஐயும் தருகிறது
அதற்கு டைப் செய்க C Combinations1234 மற்றும் டைப் செய்க சி டாட் list இப்போது சொல்யூஷன் ஐ காணலாம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் கற்றவை
கால்குலஸ் பங்ஷன்ஸ் பின் வருவன போன்றவை lim ஒரு பங்ஷன் இன் லிமிட் ஐ காண diff டிஃபரன்ஷியேஷன் ஒஃப் ஆன் எக்ஸ்பிரஷன் ஐ காண integrate டோ இன்டகிரேட் ஓவர் ஆன் எக்ஸ்பிரஷன் integral லிமிட்ஸ் ஐ குறிப்பிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இன் டெஃபினைட் இன்டெக்ரல் ஐ காண solve ஒரு பங்ஷன் ஐ சால்வ் செய்தல் பொசிஷன் க்கு ரிலேட்டிவ் ஆக
பின் சிம்பிள் கிராப் மற்றும் டைரக்டட் கிராப் ஆகியவற்றை பங்ஷன் கள் கிராப் மற்றும் டைகிராப் ஆகியவற்றால் உருவாக்குதல்
பின் நம்பர் தியோரி க்கு பங்ஷன்ஸ் ஐ பயன்படுத்துதல்
உதாரணமாக160 primes range குறிப்பிட்ட ரங்கே இல் பிரைம் நம்பர்ஸ் ஐ காண
பின் factor குறிப்பிட்ட நம்பர் இன் பேக்டரைஸ்ட் பார்ம் ஐ காண
Permutations Combinations கொடுத்த செட் ஒஃப் வால்யூஸ் க்கு தேவையான பெர்முடேஷன் மற்றும் காம்பினேஷன்ஸ் ஐ பெறுதல்
தீர்வு காண சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
xசின் ஏஎஸ் எக்ஸ் டெண்ட்ஸ் டோ 0 பங்ஷன் இன் லிமிட் ஐ நெகேட்டிவ் சைட் இலிருந்து காண்பது எப்படி
2009 முதல் 2900 வரை உள்ள பிரைம்ஸ் களை லிஸ்ட் செய்க
சால்வ் செய்க சிஸ்டம் ஒஃப் லைனியர் எக்வேஷன்ஸ் x 2y3z 7 2x3y z 5 x2y4z 9 இப்போது விடைகள்
பங்ஷன் இன் லிமிட் ஐ நெகேட்டிவ் சைட் இலிருந்து காண நாம் dirleft என ஒரு ஆர்குமென்ட் ஐ சேர்க்க வேண்டும்
லிம் ofxசின் எக்ஸ்0 dirலெஃப்ட் 2
2009 முதல் 2900 வரை உள்ள பிரைம்ஸ் களை லிஸ்ட் செய்ய
prime range2009 2901 3
நாம் முதலில் எக்வேஷன்ஸ் ஐ மேட்ரிக்ஸ் பார்ம் இல் எழுதி பின் solve பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
டைப் செய்க ஆ மேட்ரிக்ஸ் ஒஃப் வித்தின் brackets1 2 3 காமா 2 3 1 காமா 1 2 4 ப் வெக்டர் வித்தின் brackets7 5 9 எக்ஸ் ஆ டாட் solve right எக்ஸ்
நன்றி